ஒரு நாளைக்கு ஒரு call ஆ

இதுல head office லா எங்க இருக்காம்

டில்லி கிட்ட உண்டு இப்ப வந்து எப்படி எப்படின்னா இப்படி இல்லை நம்ம வந்து இப்படி செஞ்சாகனும் ஐந்து call க்கு செஞ்சாகனும் அப்படிலாம் இல்லை உன் இஷ்டம் இதுல ஒரு கோடு வந்திட்டா ஒரு இது வந்துட்டா ஒரு அப்படித்தான்

நம்ம இஷ்டம் எத்தனை phone நாலும் பேசிக்கலாம் அப்புறம் எங்க நாளும் போய் சுத்திட்டு எங்கனாலும் வரலாம்.

இப்ப இன்னைக்கு பேசுறோம்ன்னா சனிக்கிழமைன்னா அடுத்த சனிக்கிழமை காசு வந்துரும் எப்படி புரிதா ஆஹ் இது வந்து company சொல்லு போ சொல்லு நானும் நான் try பண்றேன் என்னான்னு first இத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்குறேன் என்னான்னு

இந்தா கேட்டு சொல்லு அவன் வந்து பாத்துக்கலாங்க

எனக்கு புடுச்சிருக்குது இந்த வேலை பாத்தா நல்ல வந்துட்டு ஏய் புடிக்குறதோட அது இல்லை அதாவது main concept னா எதுக்காக பண்றோம் அப்படின்ற ஒரு matter இருக்குல ஆஹ் சரின்னே cut பண்ணிட்டு திருப்பி கூப்பிடட்டா